பிரியங்கா முன்னாடிலாம் நம்ம எப்படிலாம் அஹ் school போவோம் அழுதுட்டு போவோம் இது பண்ணோம் அழுவோம் படிக்கணும் படிக்கணும் சொல்லிட்டு ரொம்ப அழுவோம் இப்ப எல்லாம் பிள்ளைங்க ஜாலியா போறாங்க ஏன் பிரியங்கா ஏன்னு தெரியுதா ஏன்னா அவங்க போறாங்க இப்~ இப்ப வந்து நம்ம காலத்துல எல்லாம் என்ன தெரியுமா staff வந்து படிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மள இது பண்ணனும் இப்பலாம் அப்படி கிடையாது எல்லாமே அவங்க mobile லயே பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கறாங்க அப்படி இல்ல பிரியங்கா அப்படின்னா வந்து பிள்ளைங்கலாம் படிக்கிறதே இல்லை அதனாலேயே பிள்ளைங்க வந்து school போறது ரொம்ப interest ஆ இந்த time ல போறாங்க college க்கு போறதுக்கூட entertain பண்ணத்தான் போறாங்க college cut அடிச்சுட்டு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள பிள்ளைங்களும் இப்படி இல்லை நல்லா படிப்பாங்க college க்கு போனா போயிட்டு அங்க college மட்டும் போயிட்டு வருவாங்க இப்பலாம் அப்படி இல்லை college அ cut அடிச்சு enter~ entertain பண்றதுக்குதான் students எல்லாம் அதிகமாக விரும்புறாங்க ஆனா entertainment வந்து இப்ப அஹ் என்ன சொல்றது அவங்க வந்து entertain பண்றது வந்து TV லயோ

அஹ் இப்படி போனாலும் நம்ம காலத்து entertainment வராதுல்ல நம்ம school ல free எப்பன்டா free period குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு wait பண்ணி free period கிடைக்கும் போது அடிச்சு புடிச்சு விளையாடறது சண்டை போடறது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 உம்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

ஆமா இப்போ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

ஆனா இப்ப யாரு~ யாருமே அப்படி போறதே கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க பாட்டுக்கு தனியா car எடுத்தாங்களா போனோமா நம்ம அந்த மாதிரியே இருக்காங்க உம் உம் இப்ப நிறைய கேள்விப்படுறேன் பிரியா பிள்ளைங்க வந்து str~ அஹ் பிரியங்கா பிள்ளைங்க வந்து stress இப்ப வந்து வேலை பாக்குறாங்கல்ல stress ஆ இருந்தவுடனே கேட்குறாங்க அதே மாதிரி எங்கயாவது வெளிய போறாங்க சிலவங்க தான் போக மாட்டேங்கிறாங்க அது அதனால மன அழுத்தத்துக்கு உண்டாகுறாங்க பார்த்திருக்கியா அக்கா அப்படியே stress இருந்தாலும் இப்ப mobile ல பாத்துட்டு இருந்தா கூட stress ஆதான் அக்கா இருக்கும் இப்ப நீங்க stress free ஆ போகணும்னா இப்ப நீங்க வெளிய போயிட்டு ஒரு முந்தி எல்லாம் நம்ம வந்து park, beach லாம் போவாங்க இப்பவும் போறாங்க ஆனாலும் வந்து எப்படின்னா முந்தி வந்து ஒரு relaxation க்காக நிறைய பேர் கூட இருந்து பேசி சிரிச்சு போறாங்க இப்ப என்ன தெரியுமா அவங்க போறாங்களா ஏதோ தனியா போறாங்க ஏதோ இது மாதிரியே வாழ்றாங்க உம் உம் இல்ல பிரியங்கா முன்னாடிலாம் ground ground ஆதான் இருக்கும் அங்கே இங்கேயுமா எங்க பாத்தாலும் ground ஆ இருக்கும் பசங்க cricket விளையாடிட்டே இருப்பாங்க இப்பல்லாம் அதெல்லாம் போயிடுச்சுல பிரியங்கா இப்ப வந்து பசங்க online ல cricket விளையாடுற அளவுக்கு மாறிடுச்சு ஆமாக்கா இப்ப எல்லாருமே வந்து ஆமா full ஆ இப்ப recent அ கேட்டிங்களா இந்த online ல ரம்மி விளையாடி எத்தன பேர் suicide பண்ணாங்கன்னு எவ்வளவு பேர் stress னாலயே suicide பண்ணாங்கன்னு ஆனா அவங்களுக்கெல்லாம் அது என்ன தெரியுமா just ஒரு entertainment ஆ இருந்தது அது வந்து எந்த level க்கு கொண்டு போயிருக்கு பாத்தீங்களா suicide level க்கு கொண்டு போயிருக்கு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 மனசு relax ஆ இருக்கும் பிரியங்கா ஆனா அதெல்லாம் இப்ப யாருமே பண்றது இல்லை அஹ் வேலை பணம் அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறாங்க இல்ல ஆமாக்கா இப்ப வேலைக்கு வந்து இப்ப வந்து இங்க வேலைக்கு வந்துட்டா வேலையை இப்ப வந்து mostly companies க்கு வந்து saturday ம~ sunday மட்டும்தான் leave கொடுக்குறாங்க அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா ஆயிடுச்சு ஏன்னா நம்ம lifestyle அப்படி மாறிடுச்சு நம்ம lifestyle அப்படி நம்மள கொண்டு விட்டுட்டு ஒரு சின்ன phone குள்ளயே நம்ம உலகம் முடியிற மாதிரி ஆயிடுச்சு உம் உம் பிரியங்கா வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் அவங்க எப்படி time spend பண்றாங்க entertainment பண்றாங்க பிரியா அவங்க வந்து எப்படி தெரியுமா இப்ப foreigners லாம் வந்து வேற மாதிரி இருப்பாங்க அக்கா இப்ப வந்து நீங்களே பாருங்களேன் நம்ம கன்னியாகுமரியை எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரியிலே எவ்வளவு foreigners வர்றாங்க தெரியுமா main ஆ வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் வர்றாங்க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 அங்க இருக்க beach உ அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காதல்ல அங்க malls அந்த மாதிரி அங்க வந்து நிறைய games gaming இருக்கும் அடுத்து அந்தந்த road side ல நிறைய இது entertainment இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் அவங்க இருக்காங்க அக்கா நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டாலே பாருங்க heroines இது abroad போறாங்கல்ல அவங்களோட time அ spend பண்~ spend பண்றதுக்கு உம்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

இப்ப என்ன தெரியுமா யாரையுமே தாத்தா பாட்டி கூட வச்சுக்கிறதே கிடையாது எல்லாருமே தாத்தா பாட்டி வந்து ஒரு இது பெரிய அஹ் பாரமாதான் நினைக்கிறாங்க அவங்கள வந்து எப்படா அந்த அனாதை ஆசிரமத்தில கொண்டு விடலாம் அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க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

அப்படி இல்லக்கா இப்போ இப்போலாம் libraries வந்து என்ன தெரியுமா ஒரு அஹ் library இருக்கு அது மாதிரிதான் இருக்கு இல்லை பல~ முந்தி எல்லாம் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த TVphones எதுவுமே கிடையாது so அவங்க entertain பண்றதுக்காக இந்த library ல எல்லாம் போயிட்டு books படிக்கிறது story books படிக்கிறது அப்ப அவங்களுக்கு நிறைய knowledge உம் வரும் அவங்க story books படிக்கிறனால அவங்களுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கறவங்ககிட்ட பேசி நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு intelligent person ஆவே இருப்பாங்க ஆனா இப்ப உள்ளவங்கலாம் எல்லாருமே வந்து internet ல போயிட்டு எல்லாமே search பண்ணியே படிக்கறாங்க பாத்தீங்களா யாருமே வெளியே போறது இல்லை அக்கா முந்தி~ ப~ முந்தி எல்லாம் நம்ம வெளிய போயிட்டு எல்லாமே பண்ணுவோம் இப்ப யாருமே வெளியே போறதில்லை எல்லாமே வீட்டுல இருந்தே பண்றாங்க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 முந்தி வந்து இப்ப இப்ப ஒரு வீட்ல வந்து அஹ் இனி யாருக்குமே வந்து ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது இருக்காது முந்தியெல்லாம் நம்ம வீட்டுல வந்து இப்ப ஒரு வீட்டுல சமைச்சுட்டாங்கன்னா ஒரு வீட்டுல சமைக்கலைன்னா அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிடறது அந்த மாதிரி இருந்து~ இப்போ அப்படிலாம் கிடையாது அவங்க வீட்டுல இல்லையா உடனே phone எடுப்பாங்களா swiggy ல order பண்ணுவாங்களா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆயிட்டு இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கோம்னா பக்கத்து வீட்டுல இருக்கறவங்க யாருன்னு கூட தெரியாத level க்கு இப்ப வந்து அந்த ஓ~ digital life வந்து மாத்தி விட்டுட்டு பழைய entertainment லாம் இல்லை கூடி சிரிச்சு evening ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து பேசி எனக்கு இப்பதான் பிரியங்கா ஞாபகம் வருது முன்னாடிலாம் வீடெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தியா தெரு தெருவா பக்கத்து பக்கத்து வீடு பிள்ளைங்கலாம் எல்லாரும் சேர்ந்து கிடந்து எல்லாம் விளையாடுறது அப்படி இப்படிலாம் நல்ல இதா இருந்துச்சு இப்பெல்லாம் பாத்தியா ஒரு compound க்குள்ள ஒரு வீடு மத்த வீட எட்டிப்பாக்க கூட முடியாத அளவுக்கு அஹ் ஒரு இதா இருக்குது அதெல்லாம் ரொம்ப stress ஆ தான் இருக்கும் ஒருத்தவங்க மூஞ்சியை பாக்க முடியாது ஒருத்தவங்ககிட்ட பேச முடியாது அந்த மாதிரி உலகம் எப்படி மாறிடுச்சு பார்த்தியா entertainment பண்~ பண்ண கூட ஆள் இல்லாம வீட்டுக்குள்ளேயே

கதவையே பூட்டி பூட்டி வளக்கறாங்க பிள்ளைங்களை கூட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 வெளிய போய்ட்டு stadi~ நிறைய பேர் வந்து stadium போய்ட்டு விளையாடறாங்க ஆனா அவன் வந்து வெளில போயிட்டு அவன் friends கூட விளையாடலாம்னு அப்டின்னு யாருமே சொல்லி குடுக்க மாட்டிங்கறாங்க இப்ப எல்லாம் பாத்தியா பிரியங்கா அந்த இது முன்னாடிலாம் park இருந்துது பாத்தியா சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஞயாற்றுக்கிழமையானா சனிக்கிழமையான அந்த park ல கொண்டு போய் பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடறது, சறுக்கு விளையாடறது, சறுக்கு மரத்துல ஏறுறது, மாங்காய் பறிக்கறது எல்லாம் நம்ப வந்து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 இப்ப எல்லாம் அவுங்க அ~ அப்படி entertainment இருக்கும் போது நம்மளுக்கு நம்மளே வந்து அந்த குழந்தைகளையும் வந்து தானாவே வந்து swimming படிச்சுப்பாங்க, மரம் ஏறுறது படிப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு exercise ஆ இப்ப எல்லாம் போயிட்டு swimming class உ class உ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

உம் என்னோட entertainment வந்து எப்பையுமே கேட்பேன் பிரியங்கா எனக்கு வந்து கேக்கறது ரொம்ப புடிக்கும் TV பாப்பேன் உன்னோட entertainment entertainment என்னது பிரியங்கா நான் books read பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப புடுச்சுருச்சுனா drawing உ இந்த மாதிரி drawing போவேன் அதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னது எங்க வீட்டை சுத்தி நிறைய மரம் நிக்கும் அதெல்லாம் சுத்தி பாக்கறது அதுல ஒவ்வொரு ஒரு plant ல எல்லாம் போயிட்டு என்னன்ன இருக்கு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 இந்த விஷயம் நம்மக்கு இவளோ நாள் தெரியாம இருந்துருக்கு அப்படினுலாம் யோசிப்பேன் அந்த level க்கு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம் joke உ joke ஆ இருக்கும் இப்பிடியெல்லாம் இருக்கும் jolly அ ஆனா மத்தவங்க கிட்ட பேசி entertainment பண்றதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம்ல பிரியங்கா ஆமாகா entertain பண்றது வந்~ நம்ம நிறைய கத்துக்கலாம் இப்ப வந்து என்ன தெரியுமா அஹ் இது இப்போ வந்து அஹ் நிறைய பேர் வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல அதுல அது அந்த game னால நம்மனால நிறைய விஷயம் வந்து என்ன கத்துக்கலான்னா அஹ் இந்த long jump, high jump அந்த ga~ அந்த மாதிரி sports க்கு எல்லாம் போலாம், அடுத்து மரம் ஏறுறதனால இந்த இது police அந்த job க்கு எல்லாம் வந்து இது ஆகும் அப்புறம் swimming வந்து இப்ப ஒரு competition ஆவே மாத்திட்டாங்க swimming ஆ முந்தி முந்தி நம்ம ஒரு entertainment ஆ பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எல்லாருக்குமே தெரியும் swimming அது வந்து ஒரு தற்காப்பு கலை ஆகவும் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா நிறைய பணக்காரங்க அவங்க குழந்தைகளை வந்து ஒரு swimming pool ல கொண்டு போயிட்டு ஒரு trainer அ வச்சு train பண்றாங்க அந்த மாதிரி மாத்திட்டாங்க பாத்தீங்களா உம் ஆமா பிரியங்கா அதான்கா இப்ப எல்லாம் entertainment னா வந்து வந்து பழைய காலத்து entertainment ஏ கிடையாது new technology அது இதுனு சொல்லிட்டு மாத்திவிட்டுடாங்க நாம பழைய காலத்து அஹ் இது entertainment உம் தான் ஒரு entertainment இப்ப எல்லாம் வந்து எல்லாமே ஒரு digital life குள்ள நம்ம life வந்து

நம்மளுக்கு ஒரு body relief அ இருந்து நம்ம ஒரு mind relaxation ஆ இருந்து ஆனா இப்ப உள்ளதைலாம் வந்து நம்ம body relaxation ஆக ஒரு இடத்துக்கு போவோம் mind அந்த இது அஹ் mind உ இது bod~ நிறைய பேர் வந்து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 அப்போ நம்மளுக்கு எந்த problem முமே வராது அக்கா

so இங்க colour வந்துட்டு mouse ல left click பண்ணா பின்னாடி side வந்து colour change ஆகும் mouse ல right click பண்ணோம் அப்படின்னா mouse ஓட right click பண்ணோம் அப்படின்னா outer layer change ஆகும் so இதோட pixel வந்துட்டு நம்ம இங்க width increase பண்ணிக்கலாம்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 so next வந்துட்டு three point ellipse சு three point ellipse க்கு வந்துட்டு mouse ல left click hold பண்ணீருங்க பண்ணிட்டு drag பண்ணிட்டு mouse அ release பண்ணுங்க release பண்ணிட்டு நமக்கு எந்த direction ல வந்துட்டு ellipse வேணுமோ அந்த direction ல click பண்ணுங்க so mouse சு left click க்கு drag பண்ணுங்க drag பண்ணிட்டு எந்த distance வரைக்கும் வேணுமோ அந்த distance வரைக்கும் drag பண்ணிக்கோங்க mouse அ வந்து release பண்ணுங்க release பண்ணிட்டு நமக்கு எந்த இதுல வேணுமோ

mouse left click க்கு drag பண்ணிக்கோங்க so இந்த மாதிரி நமக்கு வரும். so next வந்துட்டு polygon so நமக்கு எத்தனை sides வேணுமோ இங்க மேல வந்துட்டு ஆறு sides னா ஆறு sides சு அதே மாதிரி diagonal க்கு four sides triangle three sides சு நம்ம இங்க கொடுத்துக்கலாம். so அதே மாதிரி வந்து stars வேணும்னா stars இங்க choose பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் complex stars உ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 so நம்ம வந்து கொடுத்துக்கலாம். so நமக்கு வேணுங்கிற விஷயத்த இங்க choose பண்ணிக்கலாம் property bar ல so arrows use பண்றதுன்னா arrows use பண்ணிக்கலாம். அதே மாதிரி banner shapes சு next வந்துட்டு column shapes சு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 இங்க colour வந்துட்டு நம்ம change பண்ணிக்கலாம். next வந்துட்டு text tool உ ஒரு இதை draw பண்ணிக்கோங்க draw பண்ணிட்டு just நம்ம எழுதிக்கலாம். so இதுக்கு வந்துட்டு ட்டு change பண்ணிகோங்க so underline பண்ற மாதிரி இருந்தா underline பண்ணிக்கலாம். so இதோட வந்துட்டு character change ஞ்சு இதோட case change பண்ணனும் அப்படின்னா shift F three press பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு lower case ல கொடுக்கிற மாதிரி இருந்தா lower case ல கொடுத்துக்கலாம் shift F three press பண்ணிட்டீங்க அப்படின்னா so இதை upper case ஆ lower case ஆ நம்ம change பண்ணிக்கலாம். அப்பறம் keyboard ல F twelve அ press பண்ணுங்க F twelve அ press பண்ணீங்கன்னா outline pin ன்னு இருக்கும் so இதுல width வந்துட்டு இப்போ three கொடுத்துட்டு நமக்கு outline ல என்ன outline ல என்ன வேணுமோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த outline colour வந்துட்டு

so F twelve F twelve press பண்ணிட்டு நமக்கு எத்தனை point வேணுமோ அந்த point அ கொடுத்துக்கலாம் so அதே மாதிரி corners உ corners உ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துடலாம்.

text type பண்ணிகோங்க so இதை வந்துட்டு circle direction shape ல வரணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த position ல வேணும் அப்படின்னா text ல போயிட்டு fix text to part கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு inside ல வேணுமா outside ல வேணுமா அப்படின்னு வரும் just இதை click பண்ணி நம்ம drag பண்ணிக்கலாம்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 inner ல வரும் இல்ல outside ல வேணும் அப்படின்னா outside ல கொடுத்துக்கலாம் just click பண்ணி அது எந்த part ல வேணுமோ அந்த part இதை click பண்ணிட்டு text ல போய்ட்டு set align to path ல

இந்த மாதிரி so select பண்ணிக்கோங்க fit to path உ எந்த direction ல வேணுமோ அந்த direction ல வரும்

இப்படியும் move பண்ணிக்கலாம் so அதே மாதிரி text க்கு வந்துட்டு நம்ம shadow கொடுக்கிற மாதிரி இருந்தா கீழ வந்து drop shadow இதை click பண்ணிட்டு just மேல போயி set இருக்குல்ல இதை click பண்ணிகோங்க click பண்ணிட்டு large glow னா ஒரு large glow வரும் so நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். medium glow so left side ல வேணும்னா இந்த மாதிரி வரும் to the left உ back side ல வரும் right side ல so medium glow னா இது back side ல வரும் நமக்கு வந்துட்டு இங்க வந்து increase பண்றோம் இங்க நம்ம என்ன colour வேணும் அப்படிங்கிறதை நம்ம இங்க கொடுத்துக்கலாம் so shadow வோட colour வந்து நம்ம இங்க கொடுத்துக்கலாம்.

draw பண்ணிட்டு first drag பண்ணி இழுத்துக்கோங்க இந்த மாதிரி மேல இருந்து grid line இழுத்துக்கோங்க இந்த மாதிரி four sides ம். so இப்போ இந்த parallel dimension வேணும்னா just இதை click left click பண்ணிட்டு இந்த line எவ்ளோன்னு பாத்தீங்கன்னா எவ்ளோ distance இருக்கு அப்படின்னு so இதே மாதிரி horiz~horizontal and vertical dimension க்கு இதை வந்து angular dimension so இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு dimension check பண்றதுக்கு நம்ம use பண்ணிக்காலம் இந்த tools உ so next வந்துட்டு straight line connector ரு இது வந்து நம்ம ஒரு chart போடும் போது நம்ம வந்து line connect பண்ணிக்கலாம்.

இந்த மாதிரி so இந்த மாதிரி நம்ம connect பண்ணிக்கலாம். so இது வந்து right angle உ அடுத்து வந்துட்டு right angle உ so இந்த மாதிரி நம்ம connect பண்ணிக்கலாம். curved வந்துட்டு round angle connector உ so இந்த மாதிரி நம்ம வந்துட்டு core design ல நம்ம வந்து connect பண்ணிக்கலாம். so நமக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம connect பண்ணாலும் just இந்த மாதிரி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

இதுக்கு என்ன colour கொடுக்கிறது so shadow colours shadow வோட thickness இது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்க modify change பண்ணிக்கலாம்.

so இது வந்துட்டு transparency transparency வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். so இப்போ நமக்கு இந்த shadow வேணாம் அப்படின்னா இங்க வந்துட்டு clear drop shadow கொடுத்துட்டோன்னா அந்த shadow clear ஆயிடும். so drop shadow வ click பண்ணிகோங்க click பண்ணிட்டு இந்த tool அ click பண்ணிட்டு drop shadow click பண்ணிக்கோங்க so நமக்கு எப்படி வேணுமோ அப்படியே கொடுத்துக்கலாம் so இதோட transparency நமக்கு எந்த அளவுக்கு increase பண்ணணுமோ increase பண்ணிக்கலாம்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

so next வந்து contour உ நம்ம இந்த object அ click பண்ணிட்டு நமக்கு எத்தனை இது வேணுமோ அத்தனை இது கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுன்னா கொடுத்து நம்ம enter பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு contour வரும். மகாபாரதம் என்னும் தீஞ்சுவை இதிகாசத்தை இயற்றியவர் வியாசர். ஒரு கதாசிரியர், தன்னையும் ஒரு பாத்திரமாக இந்த காவியத்தில் இணைத்துக் கொண்ட பெருமை பெற்றது. ஆம் மகாபாரதத்தின் முக்கியஸ்தர்களான பாண்டுவும், திருதராஷ்டிரனும், விதுரனும் இவருக்குப் பிறந்தவர்களே. தேவமொழி என வர்ணிக்கப்படும் சமஸ்கிருதத்தில், ஒரு லட்சத்து இருவது ஆயிரம் ஸ்லோகங்களை கொண்ட இக்காப்பியத்தை, தமிழ்ஹ் மொழி பெயர்த்தவர்களில் முக்கியமானவர் வில்லிப்புத்தூரார். பெயர் தான் வில்லிப்புத்தூராரே தவிர, இவரது ஊர் விழுப்புரம் மாவட்டம் திருமுனைப்பாடி அருகிலுள்ள சனியூர் ஆகும். இவரது தந்தை பழுத்த வைணவர். அவர் பெரியாழ்வார் மீது கொண்ட பற்றினால், ஸ்ரீவில்லிப்புத்தூரில் வசித்த அவரது பெயரை தன் மகனுக்கு சூட்டினார். வில்லிப்புத்தூராரோ சிவனையும் ஆராதித்து வந்தார். வியாசர் எழுதிய பதினெட்டு பருவங்களை பத்து பருவங்களாகச் சுருக்கி நானூ~ நாலாயிரத்தி முண்ணூத்தி ஐம்பத்தி ஓரு பாடல்களுடன் மகாபாரதத்தை எழுதி முடித்தார். மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் கீதையைப் போதித்து, வாழ்க்கையின் யதார்த்த நிலையைச் சுட்டிக்காட்டியுள்ளதால், இதை ஐந்தாவது வேதம் என்றும் சொல்லுவர். ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களை படித்தவர்கள் கூட புரிந்து கொள்ளுவது கடினம். ஆனால், மகாபாரதம் பாமரனும் படித்து புரிந்து கொள்ளக்கூடியது. சூதாட்டத்தின் கொடுமையை விளக்கக்கூடியது. இந்த வேதத்தைப் படித்தவர்கள் பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது உறுதி.

பதினாலு கலைகளைக் கொண்ட இவன், தினமும் ஒன்றாக சூரியனுக்கு கொடுப்பான். திரும்பவும் அதை வாங்கிக் கொள்வான். சுட்டெரிக்கும் சூரியன், இவனிடம் பெறும் கலையால் குளிர்ந்து தான் உலகத்தை எரிக்காமல் வைத்திருக்கிறான். இவன் தாரை என்பவளைத் திருமணம் செய்து பெற்ற மகனே புதன். ஒரு முறை மநு என்ற அரசனின் மகனான இளை என்பவன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். இந்தக் காட்டின் ஒரு பகுதியிலுள்ள குளத்தில், ஒருசமயம் சிவபெருமானின் மனைவியான பார்வதி நீராடிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த ஆடவர் சிலர், அவள் குளிக்கும் அழகை ரசித்தனர். கோபமடைந்த பார்வதி அவர்களைப் பெண்ணாகும்படியாகவும், இனி அந்த ஏரிப்பகுதிக்குள் யார் நுழைகிறார்களோ, அவர்கள் பெண்ணாக மாறுவார்கள் என்றும் சபித்துவிட்டாள். அவர் பூவுலகை விட்டு, சிவலோகம் சென்ற பிறகும் கூட அந்த சாபம் மாறவில்லை. இதையறியாத இளம் இளன் அந்த ஏரிப்பகுதியில் நுழைந்தானோ இல்லையோ, பெண்ணாக மாறி விட்டான்.

அழகில் அவனுக்கு இணை யாருமில்லை. ஒருமுறை வான்வெளியில் ஒரு பெண்ணை சில அசுரர்கள் கடத்திச் செல்வதைப் பார்த்தான். அவள் தன் மானத்தைக் காத்துக் கொள்ள கதறினாள். பிறக்கும் தேர் வைத்திருந்த புரூரவஸ், அவளைக் காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் விண்வெளியில் பறந்து சென்றான். அசுரர்களை எதிர்த்து உக்கிரத்துடன் போராடி~ போரிட்டான்.

அவளைத் திருமணம் செய்து கொண்டான். அவர்களது இனிய இல்லறத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆயு என்று அவனுக்குப் பெயரிட்டனர். இப்படியாக சந்திர வம்சம் பூமியில் பெருகியபடி இருந்தது.

அரசனாகி விட்டான். அதிகார மமதையுடன், காம போதையில் சேர, இந்திரலோகத்தை ஜெயித்ததால், இந்திரனின் மனைவியான இந்திராணியும் தனக்கே சொந்தம் என அவளை ஒரு அறையில் அடைத்து விட்டான். இந்திராணியோ

முனிவர்களும் தூக்கிச் சென்றனர். அந்த முனிவர்களில் ஒருவர் அகத்தியர். அவர் குள்ளமாக இருந்ததால், மற்றவர்களைப் போல் வேகமாகச் செல்ல முடியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த நஹுஷன், ஓய் மற்றவர்கள் வேகமாகச் செல்லும் போது, உமக்கு மட்டும் என்னவாம் என்று, முதுகில் ஓங்கி மிதித்தான். அகத்தியர் பகாதபஸ்வியல்லவா அவருக்கு கோபம் வந்து விட்டது. சிறுவனே அதிகார மமதை, காமபோதைக்கு ஆட்பட்டு, துன்புறுத்தினாய். மேலும், வயதில் பெரியவர்களை மதியாமல், காலால் மிதித்தாய். எனவே நீ பாம்பாகப் போ, என சாபமிட்டார். அவன் பாம்பாக மாறி, தேவலோகத்தில் இருந்து பூமியில் விழுந்தான். நஹூஷன் பாம்பாக மாறிய பிறகு, அவனது மகன் யயாதி பொறுப்பேற்றான். அவன் அழகிலும், வீரத்திலும் சிறந்தவன் இவனிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அது என்னவென்றால், இவனுக்கு கோபமே வராது. இவனது பொறுமையை வியாசரே பாராட்டினாராம். இந்த பொறுமைசாலிக்கு, அசுரகுரு சுக்ராச்சாரியார் தன் மகள் தேவயானையைத் திருமணம் செய்து வைத்தார். அந்த தம்பதியர் இனிதே நடத்திய இல்லறத்தில், யது, துருவஸ் என்ற மகன்கள் பிறந்தனர். பொறுமைசாலியான யயாதிக்கும் இறைவன் சோதனையை கொடுத்தான். ஒருநாள் ஒருநாள் அசுரகுல மன்னரான விருஷர் பனை அவர்களின் குலகுரு சுக்ராச்சாரியார் அழைத்தார். விருஷா

ஷ~ சன்மிஷ்டையை தேவயானையுடன் அரண்மனையில் தங்கட்டும். தேவயானையும், அவளும் ஒன்று சேர்ந்து இருந்தால், ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர். தோழிகளாகவும் விளங்குவர், என்றான் விரு ~ குலுகுருவின் குலகுருவின் கட்டளைக்கு அடிபணிந்தான். உடனடியாக சன்மிஷ்டையை தேவயானையின் வீட்டில் கொண்டு சேர்த்தான். அவர்கள் உற்ற தோழிகளாயினர். இந்நேரத்தில்

தோழியின் கணவன் என்ற முறையில், சன்மிஷ்டை யயாதியுடன் அடிக்கடி பேசுவாள். யயாதி பொறுமைசாலி தான் ஆனால், உணர்வுகள் இல்லாதவன் இல்லையே தன் மனைவியை விட பேரழகு மிக்க சன்மிஷ்டையை அவன் காதலிக்க ஆரம்பித்தான். சன்மிஷ்டையும், அந்த பேரரசனின் வலையில் விழுந்து விட்டாள். இந்த விஷயம் தேவயானைக்குத் தெரியாது. காதலர்கள் தனிமையில் சந்தித்தனர் தாலி கட்டிய மனைவியாக்கினால், தேவயானைக்குத் தெரிந்து விடும். எனவே, அவளை கந்தர்வ மணம் திருமணம் மானசீகமாக திருமணம் செய்தல் செய்து கொண்டான். பிறகென்ன தம்பதியர் ஒளிவாக வாழ்ந்தனர். ஆனால், காலம் சும்மா இருக்குமா சன்மிஷ்டையை கர்ப்பவதியாகி விட்டாள். பின்னர் தேவயானையை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அவள் தனி மாளிகை ஒன்றில் குடி வைத்தான்

மாட்டிக் கொள்ளாமல் தான் இருந்தான். ஒருநாள் தந்தையைத் தேடி குழந்தைகள் அரண்மனைக்கு வந்து விட்டனர். அவர்கள் தேவயானையின் கண்ணில் பட்டனர். மூவருமே, யயாதியை அச்சின் அச்சில் வார்த்தது போல் இருக்கவே, சந்தேகப்பட்ட தேவயானை இதுபற்றி விசாரித்தாள். சன்மிஷ்டையும், யயாதிக்கும் தனக்கு துரோகம் செய்துவிட்டனர் என்பது புரிந்து விட்டது. அவள் யயாதியுடன் கடுமையாக சண்டை போட்டாள். அழுது புலம்பினாள். மாமன்னரே நீர் பொறுமைசாலி என்றும், அமைதியானவர் என்றும் பெயர் பெற்றிருந்தீர். உம் அமைதியின் பொருள் இப்போது தானே எனக்கு விளங்குகிறது வளவளவென பேசுபவர்களை நம்பலாம். வாய்மூடி மவுனிகளை நம்ப கூடாது என்ற உலக வாய்ச்சொல்லுக்கு உண்மை என நிரூபித்து விட்டீர். இனி உம்மோடு வாழமாட்டேன். என் தந்தை வீட்டுக்குச் செல்கிறேன். சுக்ராச்சாரியார் எப்படி பட்டவர் என்பதைக் காட்டுகிறேன், என சபதம் செய்து விட்டு, அவனைப் பிரிந்து விட்டாள். தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பது யயாதிக்கு தெரிந்து விட்டது. அழுதுகொண்டே வீட்டுக்கு வந்த தேவயானை, தகப்பனாரிடம்